the நுண்மி காரணமாக ஏற்படும் corona virus நோயின் பெரும் தொற்றாகும் corona virus பெருந்தொற்று என்றும் அறியப்படுகிறது இந்நோயின் தொற்று முதன் முதலில் சீனாவின் உஹானில் இரண்டாயிரத்தி பத்தொன்பது டிசம்பரில் அடையாளம் காணப்பட்டது ஜனவரி முப்பது அன்று covid nineteen தொற்றை உலக அளவில் பொது சுகாதார அவசர நிலையாகவும் மார்ச் பதினொண்ணு அன்று ஒரு பெருந்தொற்றாகும்